ஹலோ நண்பர்களே மல்ட்டிபிள் ப்ளாட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் கற்பது ஒன்றன் மீது ஒன்றான ஒன்றுக்கு மேற்பட்ட plotகளை வரைதல்
figureலீஜெண்ட் கட்டளைகளை பயன்படுத்துதல்
ப்ளாட் கள் இடையில் மாறுதல் மற்றும் ப்ளாட் களை சேமித்தல் போல சில வேலைகள் செய்தல்
சப்ளாட் களை உருவாக்குதல் அவற்றின் இடையே மாறுதல்
ஆகவே இந்த டியூட்டோரியல் லை துவக்கும் முன் கீழ் கண்ட டியூட்டோரியல் களை முடிக்கவும்
யூசிங் ப்ளாட் இன்டராக்டிவ்லி எம்பெலிஷிங் ஆ ப்ளாட் மற்றும் சேவிங் ப்ளாட்ஸ்
ஐபிதான் ஐ பைலாப் உடன் துவக்குவோம்
இதற்கு முனையத்தில் ஐபிதான் ஸ்பேஸ் ஹைபன் பைலாப் என டைப் செய்வோம்
நமது ப்ளாட் க்கு முதலில் ஒரு தொகுதி புள்ளிகளை உருவாக்குவோம்
இதற்கு நாம் பயன்படுத்தும் கட்டளை லின்ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 05010 என டைப் செய்வோம்
லின்ஸ்பேஸ் கட்டளை 0 மற்றும் 50 வரை உள்ளிட்ட இடைவெளியில் 10 புள்ளிகளை உருவாக்குகிறது
இவற்றை எக்ஸ் எனும் வேரியபிலுக்கு மதிப்பாக்குவோம்
இந்த புள்ளிகளைக்கொண்டு ஒரு எளிய சைன் ப்ளாட் ஐ உருவாக்குவோம்
ஆகவே ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் காமா சின் ஒஃப் எக்ஸ் என டைப் செய்து Enter செய்வோம்
இது நல்ல சைன் ப்ளாட் ஆ
சைன் ப்ளாட் உண்மையில் இப்படியா இருக்கும்
சைன் ப்ளாட் ஒரு சீரான வளைவு இல்லையா
பின்னே ஏன் இது இப்படி ஆயிற்று
லின்ஸ்பேஸ் ஐ ஆராய நாம் மிகப்பெரிய இடை வெளியான 0 மற்றும் 50 க்கு இடையே மிகக்குறைந்த புள்ளிகளையே அமைத்தோம்
அதனால்தான் வளைவு சீராக இல்லாமல் போயிற்று
ப்ளாட் கட்டளை உண்மையில் எக்ஸ் மற்றும் சின் கொடுக்கும் புள்ளிகள் தொகுதியில் ப்லாட்டை அமைக்கிறதே ஒழிய அனலிட்டிக்கல் பங்ஷன் களையே அமைப்பதில்லை மாறாக அனலிட்டிக்கல் பங்ஷன் கள் தரும் புள்ளிகளை கொண்டே ப்லாட் ஐ அமைக்கிறது
ஆகவே நாம் இப்போது லின்ஸ்பேஸ் ஐ மீண்டும் பயன்படுத்தி 0 மற்றும் 100 இடையே 500 புள்ளிகளை பெற்று சைன் ப்ளாட் ஐ மீண்டும் வரையலாம்
ஆகவே டைப் செய்யலாம் ய் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 050500
பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் yசின் என டைப் செய்யலாம்
கவனமாக பார்த்தால் இரண்டு ப்லாட்கள் ஒன்றின் மீது ஒன்றாக வரையப்பட்டன
பைலாப் இல் முன்னிருப்பாக எல்லா ப்ளாட் களும் ஒன்றன் மீது ஒன்றாக அமைக்கப்படும்
நாம் இரண்டு ப்ளாட் களையும் ஒன்றன் மீது ஒன்றாக அமைத்துவிட்டதால் அவற்றில் எது எதை குறிக்கிறது என்று சரியாக அடையாளம் காண ஒரு வழி காண வேண்டும்
இது லீஜெண்ட்ஸ் ஐ பயன்படுத்தி செய்யப்படுகிறது
அதாவது லீஜெண்ட் கட்டளை இதை நமக்கு செய்து தரும்
லீஜெண்ட் கட்டளை ஒரு பட்டியல் அளப்புருக்களைக் கொண்டு வேலை செய்கிறதுஇங்கு அளப்புரு ஒவ்வொன்றும் ப்ளாட் களை அவற்றின் வரிசை எண்ணால் சுட்டிக்காட்டும்
ஆகவே முனையத்தில் டைப் செய்யலாம்
லீஜெண்ட் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் சதுர அடைப்புகளுக்குள் ஒற்றை மேற்கோள்களுக்குள் சின் ஒஃப் எக்ஸ் காமா ஒற்றை மேற்கோள்களில் சின் ஒஃப் ய்
இப்போது ப்ளாட் இடத்தில் அந்தந்த சைன் மற்றும் கோசின் ப்ளாட் களுக்கு பக்கத்தில் அவற்றுக்கான விளக்கம் தெரிகிறது
இப்போது நாம் நிறைய விஷயங்களை கற்றூக்கொண்டு விட்டோம்
ஆகவே நாம் பயிற்சிகளை செய்யலாம்
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
ஒன்றின் மீது ஒன்றாக இரண்டு ப்ளாட் களை வரையவும்
முதல் ப்ளாட் ய் இஸ் எக்குவல் டோ 4 இன்டோ எக்ஸ் ஸ்க்வேர்ட் என்பதன் பரவளைவு பரபோலா ஆக இருக்கட்டும்
இரண்டாவது 5 டோ 5 என்ற இடைவெளியில் ய் இஸ் எக்குவல் டோ 2எக்ஸ் பிளஸ் 3 என்ற நேர்கோடாக இருக்கட்டும்
ப்ளாட் களை நிறங்கள் மற்றும் லீஜெண்ட்ஸ் ஐ பயன்படுத்தி ஒவ்வொரு ப்ளாட் உம் என்ன செய்கிறது என்று குறிக்கவும்
தீர்வுக்கு முனையத்துக்கு மாறலாம்
பின் வரும் கட்டளை மூலம் வெவ்வேறு நிறங்களில் இரண்டு ப்ளாட் களை வரையலாம்
டைப் செய்வோம் எக்ஸ் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 5 காமா 5 காமா 100
பின் டைப் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் 4 ஸ்டார் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ப்
பின் மீண்டும் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் 2 ஸ்டார் எக்ஸ் பிளஸ் 3 ஜி
இப்போது நாம் லீஜெண்ட் கட்டளையை பயன்படுத்தலாம் லீஜெண்ட் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் சதுர அடைப்பு குறிகளுக்குள் பரபோலா ஸ்ட்ரெய்ட் லைன்
அல்லது நாம் சமன்பாட்டையே கூட ப்ளாட் கட்டளையில் கொடுக்கலாம்
டைப் செய்யலாம் லீஜெண்ட் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் சதுர அடைப்பு குறிகள் ய் 4 இன்டோ எக்ஸ் ஸ்க்வேர்ட் ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் காமா ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் ய் இஸ் எக்குவல் டோ 2எக்ஸ் பிளஸ் 3
இப்போது நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட plotகளை வரையவும் மற்றும் எந்த ப்ளாட் எந்த பங்ஷன் ஐ குறிக்கிறது என குறிப்பு எழுதவும் தெரியும் ஆனால் நமக்கு இன்னும் ஆளுமை வேண்டும்
அவற்றுள் மாறுவது அவற்றுக்கு தனி லேபிள் கொடுப்பது போன்று
இதை எப்படி செய்வது என்று பார்க்கலாம்
திரையை சுத்தம் செய்யலாம்
அதற்கு டைப் செய்யலாம் சிஎல்எஃப் பின் குளோசிங் பிராக்கெட்ஸ்
தனி ப்லாட்கள் மீது இன்னும் கட்டுப்பாட்டை பெற பிகர் கட்டளையை பயன்படுத்த வேண்டும்
டைப் செய்யலாம்
எக்ஸ் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 50500
பின் டைப் செய்க பிகர் அடைப்பு குறிகளுக்குள் 1
பின் டைப் செய்க160 ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் சின் காமா ப் பின் பிகர் பின் டைப் செய்க ப்ளாட் வித்தின் பிராக்கெட்ஸ் எக்ஸ் காமா கோஸ் காமா ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் ஜி இப்போது நம்மிடம் இரண்டு வெவ்வேறு படங்களில் ஒரு சைன் ப்ளாட் மற்றும் ஒரு கோசின் ப்ளாட் உள்ளன
பிகர் கட்டளை தரு மதிப்பாக ஒரு முழு எண்ணை ஏற்கிறது
அது இங்கே ப்ளாட் இன் வரிசை எண்ணாகும்
இது அதற்கு இசைந்த ப்ளாட் ஐ எடுத்துக்கொள்கிறது
இனி தரும் எல்லா ப்ளாட் கட்டளைகளும் தேர்ந்தெடுத்த ப்ளாட் க்குத்தான் செயல்படுத்தப்படும்
படம் 1 சைன் ப்ளாட் ஆகும் படம் 2 கோசின் ப்ளாட் ஆகும்
உதாரணமாக நாம் ஒவ்வொரு ப்ளாட் ஐயும் தனியாக சேமிக்கலாம்
நம் முதல் ப்ளாட் க்கு சின் என தலைப்பு கொடுத்தோம்
ஆனால் இரண்டாம் ப்ளாட் க்கு தலைப்பு ஏதும் இன்னும் தரவில்லை
ஆகவே நாம் முனையத்தில் டைப் செய்வோம் சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் கோசின் டாட் ப்ங்
பின் பிகர்
பின் டைட்டில் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் சின்
பின் சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள்
ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் சைன் டாட் ப்ங் கோசின் கட்டளையிலும் நாம் பயனராக பாசி ஐ பயன்படுத்தலாம்
இன்னொரு கணக்கை பயிற்சியாக செய்யலாம்
விடியோவை இங்கே நிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்த பின் தொடரவும்
ஒரு படமாக ஒரு கோட்டை ய் இஸ் எக்குவல் டோ எக்ஸ் என வரைக இன்னொரு கோட்டை ய் இஸ் எக்குவல் டோ 2எக்ஸ் பிளஸ் 3 என வரைக
முதல் படத்துக்கு மாறி எக்ஸ் மற்றும் ய் சந்திக்கும் இடங்களுக்கு குறிப்பு எழுதுக
இதே போல இரண்டாம் படத்துக்கும் செய்க
அவற்றை சேமிக்கவும்
இப்போது தீர்வுக்கு முனையத்துக்கு மாறலாம்
இதை தீர்க்க முதல் படத்தை பிகர் கட்டளையால் வரைய வேண்டும்
அதற்கு முன் சிஎல்எஃப் கட்டளையால் முந்தைய ப்ளாட் களை நீக்கி சுத்தம் செய்யலாம்
அதற்கு டைப் செய்க clf
பின் டைப் செய்க பிகர் 1
பின் டைப் செய்க எக்ஸ் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்புக்குறிகளில் 5 காமா 5 காமா 100
பின் ப்ளாட் எக்ஸ் காமா எக்ஸ்
பிகர் கட்டளையால் இரண்டாம் ப்லாட் இடத்தை உருவாக்கலாம்
படத்தை ப்ளாட் செய்யலாம்
டைப் செய்க பிகர் 2
பின் டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் காமா அடைப்பு குறிகளுக்குள் 2 ஸ்டார் எக்ஸ் பிளஸ் 3
படங்களினிடையே மாற பிகர் கட்டளையை பயன்படுத்தலாம்
படம் 1 க்கு மாறுவோம்
படம் 1 இன் எக்ஸ் மற்றும் ய் சந்திக்கும் இடத்தை பெயரிட சொல்கிறார்கள் ஆனால் படம் 1 துவக்கப்புள்ளியின் ஊடே செல்வதால் நாம் இந்த துவக்கப்புள்ளியைத்தான் பெயரிட வேண்டும்
இரண்டாம் படத்தின் சந்திப்பு இடங்களை பின்வருமாறு பெயரிட்டு சேமிப்போம்
டைப் செய்க பிகர் 1
பின் டைப் செய்க அன்னோடேட் அடைப்பு குறிகளுக்குள் ஒரிஜின் காமா க்ஸி இஸ் எக்குவல் டோ 0 பாயிண்ட் 0 காமா 0 பாயிண்ட் 0
பின் பிகர் 2
ஆகவே பிகர் 2
பின் அன்னோடேட் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் எக்ஸ் ஹைபன் இன்டர்செப்ட் காமா க்ஸி இஸ் எக்குவல் டோ அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 3
பின் அன்னோடேட் ய் ஹைபன் இன்டர்செப்ட் காமா க்ஸி இஸ் எக்குவல் டோ அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 15
சேமிக்கலாம் சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ப்ளாட்2 டாட் ப்ங்
பின் பிகர் 1 பின் இதை சேமிக்க டைப் செய்க சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் மற்றும் ஒற்றை மேற்கோள்களில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ப்ளாட்1 டாட் ப்ங்
சில நேரங்களில் நாம் இரண்டு ப்லாட்களை ஒப்புநோக்க விரும்புகிறோம்
அச்சமயங்களில் இரண்டையும் ஒரே இடத்தில் வரைய விரும்புகிறோம்
ஆனால் இரண்டு ப்லாட்களின் அச்சுக்களும் வெவ்வேறானவை
ஆகவே ஒன்றன் மீதொன்றாக ப்லாட்களை வரையவும் இயலாது
அந்த மாதிரி சமயங்களில் சப்ளாட் களை வரையலாம்
கட்டளை சப்ளாட் ஆகவே டைப் செய்க சப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் 2 காமா 1 காமா 1
நாம் காண்பது போல சப்ளாட் கட்டளை மூன்று தரு மதிப்புகளை ஏற்கிறது முதலாவது தரு மதிப்பு துணை ப்லாட்கள் வரையப்பட வேண்டிய வரிகளின் எண்ணிக்கை இங்கே அது 2 ஆகவே அது வரைபட இடத்தை கிடைமட்டமாக இரண்டாக பிரிக்கிறது
இரண்டாம் தரு மதிப்பு subplotகளில் எத்தனை பத்திகள் வர வேண்டும் என்பது
அதற்கு தரு மதிப்பு 1 என கொடுத்தோம்
ஆகவே வரைபட இடம் செங்குத்தாக பிரிக்கப்பட மாட்டாது
கடைசி தரு மதிப்பு இப்போது எந்த சப்ளாட் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வரிசை எண்ணாக கேட்கிறது
இதற்கு நாம் கொடுத்த தரு மதிப்பு 1 ஆகவே முதல் சப்ளாட் அதாவது மேல் பாதி உருவாக்கப் படும்
சப்ளாட் கட்டளையை முனையத்தில் டைப் செய்வோம்
சப்ளாட் 2 காமா 1 காமா 2
கீழ் சப்ளாட் உருவாக்கப் படுகிறது
ஒவ்வொரு சப்ளாட் இடத்திலும் ப்ளாட் களை ப்ளாட் கட்டளை மூலம் உருவாக்கலாம்
டைப் செய்யலாம்
xlinspace அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 50 காமா 500
பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் எக்ஸ் காமா கோஸ்
பின் சப்ளாட் 2 காமா 1 காமா 1
பின் ய் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் 0 காமா 5 காமா 100
பின் ப்ளாட் ய் காமா ய் ஸ்டார் ஸ்டார் 2
இரண்டு ப்ளாட் களை சப்ளாட் இடங்களில் இடத்திற்கு ஒன்றாக வரைந்தது
சப்ளாட் இல் மேலே பரபோலா வும் கீழே கோசின் வளைவும் உள்ளன
சப்ளாட் கட்டளையை சப்ளாட் களுக்கு இடையில் மாற பயன்படுத்தலாம்
ஆனால் சப்ப்லாட் உருவாக்க கொடுத்த அதே தருமதிப்புகளையே தர வேண்டும்
இல்லையானால் அதே இடத்து முந்தைய சப்ளாட் தானியங்கியாக அழியும்
இரண்டு சப்ளாட் களையும் கவனித்தால் வெவ்வேறான அச்சுக்களை கொண்டு இருப்பதை காணலாம்
கோசின் ப்ளாட் இன் x ஆக்ஸிஸ் 0 இலிருந்து 100 வரையும் y ஆக்ஸிஸ் 0 இலிருந்து 1 வரையும் அமைந்துள்ளது
பாரபோலிக் ப்ளாட் க்கு x ஆக்ஸிஸ் 0 இலிருந்து 10 வரையும் y ஆக்ஸிஸ் 0 இலிருந்து 100 வரையும் அமைந்துள்ளது
இன்னொரு பயிற்சி செய்யலாம்
விடியோவை இடைநிறுத்தி பயிற்சியை செய்து பின் தொடரவும்
அழுத்தம் கொள்ளளவு வெப்ப அளவு ஆகியன பிவி என்ஆர்டி என்ற சமன்பாட்டால் குறிக்கப்படும்
இங்கே என்ஆர் மாறிலி
என்ஆர் 001 joulesகெல்வின் மற்றும் ட் 200க் எனக்கொள்வோம்
வி 21சிசி முதல் 100சிசி வரை இருக்கலாம்
இரண்டு ப்ளாட் களை சப்ளாட் களாக வரைக ஒன்று பிரஷர் க்கு எதிராக வால்யூம் எனும் ப்ளாட் மற்றது பிரஷர் க்கு எதிராக டெம்பரேச்சர் எனும் ப்ளாட்
தீர்வுக்கு முனையத்துக்கு செல்வோம் துவக்கத்தில் வால்யூம் இன் வீச்சு கொடுக்கப்பட்டுவிட்டது
அதைக்கொண்டு நாம் மாறி வி ஐ காணலாம்
வி இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 21 காமா 100 காமா 500
முதல் சப்ளாட் ஐ உருவாக்கலாம்
பிரஷர் க்கு எதிராக வால்யூம் எனும் வரைபடத்தை வி ஐக்கொண்டு வரையலாம்
என்ஆர்டி மாறிலி என்று தெரியும்
அது இங்கே 20
ஏனெனில் என்ஆர் 001 ஜூல்ஸ் பெர் கெல்வின் மற்றும் ட் 200 கெல்வின் ஆகவே முனையத்தில் டைப் செய்க சப்ளாட் 2 காமா 1 காமா 1
001723 000732 பின் ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் வி காமா 2 பாயிண்ட் 0 ஸ்லாஷ் வி
இப்போது இரண்டாம் சப்ளாட் ஐ உருவாக்கலாம்
பிரஷர் க்கு எதிராக டெம்பரேச்சர் ப்ளாட் ஐ வரையலாம்
சப்ளாட் 2 காமா 1 காமா 2 பின் டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் 200 காமா 20 ஸ்லாஷ் வி
துரதிருஷ்டவசமாக இப்போது ஒரு பிழை காணப்படுகிறது
எக்ஸ் மற்றும் ய் பரிமாணங்கள் பொருந்தவில்லை
நம் வி இன் மதிப்பு லின்ஸ்பேஸ் திருப்பிய ஒரு செட் மதிப்புகளை கொண்டுள்ளது
20 ஸ்லாஷ் வி என்பது பிரஷர்
இதுவும் ஒரு செட் மதிப்புகளை கொண்டுள்ளது
ஆனால் ப்ளாட் கட்டளைக்கு முதல் தரு மதிப்பு ஒற்றை எண்
ஆகவே இந்த தரவை ப்ளாட் செய்ய பிரஷர் அல்லது வால்யூம் தரவில் எத்தனை புள்ளிகள் உள்ளனவோ அத்தனை அதே மதிப்பு கொண்ட தரவை டெம்பரேச்சர் க்கு உருவாக்க வேண்டும்
ஆகவே இதை செய்ய நாம் முனையத்தில் டைப் செய்யலாம் ட் இஸ் எக்குவல் டோ லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 200 காமா 200 காமா 500
இப்போது ட் இல் 500 மதிப்புகள் உள்ளன
ஒவ்வொன்றின் மதிப்பும் 200 கெல்வின்
தரவை ப்ளாட் செய்ய தேவையான ப்ளாட் கிடைக்கிறது
டைப் செய்க ப்ளாட் அடைப்பு குறிகளுக்குள் ட் காமா 2 பாயிண்ட் 0 ஸ்லாஷ் வி
இத்துடன் இந்த டியூட்டோரியல் நிறைவடைகிறது
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது ஒன்றன் மீது ஒன்றான ஒன்றுக்கு மேற்பட்ட plotகளை வரைதல்
பிகர் லீஜெண்ட் கட்டளையை பயன்படுத்துதல்
ப்ளாட் கள் இடையில் மாறுதல் மற்றும் ப்ளாட் களை சேமித்தல் போன்ற சில வேலைகளை அவற்றில் செய்தல்
சப்ளாட் களை உருவாக்குதல் அவற்றின் இடையே மாறுதல்
சில சுய பரிசோதனை கேள்விகள் 1ஒவ்வொரு ப்ளாட் ஐயும் தனியாக பெற எந்த கட்டளை பயன்படுகிறது
பின் வருவனவற்றில் எது சரி
subplotநம்ரோஸ் நம்கால்ஸ் புளோட்னம் subplotநம்ரோஸ் நம்கால்ஸ் subplotநம்கால்ஸ் நம்ரோஸ் இப்போது விடைகள் 1
ஒவ்வொரு ப்ளாட் ஐயும் தனியாக பெற கட்டளை figure பயன்படுகிறது
சப்ளாட் கட்டளையில் மூன்று தரு மதிப்புகள் இருக்க வேண்டும்
அவை வரிசைகளின் எண் பத்திகளின் எண் ப்ளாட் இன் எண்
ஆகவே முதல் தேர்வே சரியானது
அதாவது subplotnumrowsnumcolsபுளோட்னம் இந்த டியூட்டோரியல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம்